அந்த ஆட்சி காலம் வந்துட்டு ஆட்சி சில பாண்டிய மன்னர்களால் மறைமுகமா கொல்லப்பட்டான் ஆனால் ஆதித்த கரிகாலன் மட்டும் இருந்திருந்தா கண்டிப்பா உலகத்தையே அவன் வென்று தன் காலடியில வச்சிருந்திருப்பான் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு இப்போ இப்போ நம்ம யாரை பத்தி பேசிட்டு இருக்கோம் ராஜேந்திர சோழன் அஹ் ராஜராஜ எத்தனாவது வாரிசு அதாவது எத்தனாவது இப்போ ஒன்றாம் சோழர் இரண்டாம் சோழர் எல்லாம் இருப்பாங்கல்ல அதுல வந்து அவரு எத்தனாவது கட்டத்து சோழர் அவரு வந்துட்டு முதலாம் ராஜேந்திர சோழன் அதாவது யாருன்னா ஆஹ் ரா ராஜராஜன் சோழன் இருக்கான்ல அவன் பையன் தான் ராஜேந்திர சோழன்

ராஜேந் ஆஹ் ராஜராஜ சோழன், ஆதித்த கரிகாலன் பண்ண முடியாததை ராஜேந்திர சோழன் செஞ் நிறைய அதுவும் படையே வந்து ஆற்றல் மிக்க அளவுக்கு கொண்டு போனான் இப்போ நம்ம எடுக்குற போலீஸ் ட்ரைனிங் மிலிட்டரி ட்ரைனிங்லாம் எடுக்கிறோம்ல அது எல்லாமே

நம்ம படைக்கு சேர்த்துக்கிட்டாங்க அதாவது இப்போ வந்து ஒரு போலீஸ் பயிற்சிக்கு போற ஒரு ட்ரைனிங்குக்கு போற அப்படின்னா

கொண்டு வந்தாங்க ஆனா அஹ் ராஜேந்திர ஆட்சி காலமும் ஆயிரத்தி பதிமூணுலருந்து ஆயிரத்து நாப்பத்தி நாலு வரைக்கும் தான் ராஜராஜ சோழனுடைய காலம் ஆட்சி காலம் ராஜராஜ ராஜ ராஜனோட சோழன் ஆட்சிக்காலம் வந்துட்டு

ஆஹ் இல்லை இல்லை இல்லை ராஜராஜ சோழன் வந்து ஆயிரத்தி பன்னெண்டிலிருந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சிலேருந்து ஆயிரத்தி பதினாலு வரைக்கும்

இவர் வந்துட்டு ராஜ ராஜ சோழன் வந்துட்டு த தமிழ்நாட்டை ஃபுல்லா கைப்பற்றி வச்சிட்டு அதுக்கப்பறம் போயிட்டு இலங்கையை பாதிதான் கைப்பற்றி வச்சிருந்தாரு அங்க போயிட்டு ஆஹ் நிறைய இது நிறைய கோயில்களை பார்த்து அதுக்கப்புறம் தான் இந்த தஞ்சை பெரிய கோயில்னு ஒண்ணு நான் கட்டணும் அப்படீன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனா தஞ்சை பெரிய கோயில கட்டறதுக்கு நிறைய அஹ் எங்கேயும் இல்லாத அளவுக்கு நம்ம நம்ம கட்டின கோயில்தான் இருக்குறதிலேயே ரொம்ப உயரம் வாய்ந்ததா இருக்கணும் வலிமையுடையதா இருக்கணும்னு இவர் கட்டின மாதிரி நான் வந்து படிச்சிருக்கேன் ஆமா அது உண்மை தான் அஹ் அவர் வந்து எப்படின்னா இலங்கைக்கு போர் எடுத்தார் இல்ல போர் எடுத்தப்போ அங்க வந்து புத்தர்க்கு பெரிய சிலையா வச்சிருந்தாங்க அதைப் பாத்துட்டு நம்ம சிவனுக்கு வந்துட்டு ஆஹ்

ஆமா ஆமா நம்ம தலைநகரத்துல இப்படி ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து தஞ்சாவூர் கடல் வழி பயணம் இதெல்லாம் வந்து ஆரம்பிச்சது இவர்தான் உம்

எல்லாரையும் கைப்பத்தி அதுக்கப்புறம் தான் கட்டினாங்க கோயில் கட்டியிருக்காரு இந்த கோயில் தான் பேர் இந்த கோயில்னா இந்த கோயில் தான் இல்லையா உலகிலே மிகப்பெரிய பிரகதீஸ்வரர் கோயில்னா இது மட்டும் தான் இந்த கோயில்ல வந்துட்டு சுமார் ஒரு ஏழு வருஷம் கட்டிருக்காங்க அதாவது கிபி ஆயிரத்து மூணுலருந்து ஆயிரத்தி பத்து வரைக்கும் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க நிறைய பேர் குழப்பமாவே இருப்பாங்க இன்னும் இவ்வளோ பெரிய கோயில எப்படி கட்டினாங்க அந்த காலத்தில ஒரு படிப்பு படிச்சவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க நம்மளுமே அந்த அளவுக்கு படிச்சிருக்கோம் நம்மளும் அதுல இருக்க ஆஹ் ஒரு தொழில்நுட்பவாதிதான் நம்ம வந்து படிச்சிருக்கோம் இருந்தாலும் அங்க ஒரு பெரிய ஒரு கல் ஒண்ணு இருக்குல்ல கோபுரத்துக்கு மேல ஒரு மண்டபம்னு சொல்றாங்க அதை அது எந்த அளவுக்கு இதுவரைக்கும் சொல்ல முடியல சில வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா அது வந்துட்டு அந்த இடத்தில வந்துட்டு சுண்ணாம்பு ஆஹ் சுண்ணாம்பு படிவத்த பாக்குறோம் அப்படீன்றாங்க சுண்ணாம்பு படிவம்னா அந்த காலத்தில வந்துட்டு சிமெண்ட் அதெல்லாம் கிடையாதுதான ஆஹ் அப்படி ஒன்னும் இருந்திருக்காது எனக்கு தெரிஞ்சு இந்த கல் இடுக்குக்குள்ள ஆஹ் ஒண்ணுக்குமேல ஒண்ணு வச்சு நடுவுல ஒரு கல் வைக்கும்போது அது எவ்வளோ இறுகலா இருக்கு அந்த மெத்தடு ஆஹ் அந்த அதாவது கீழ அதை கோயிவிலோட அடிப்பகுதி வரைக்கும் கல்ல அடுக்கித்தான் வச்சிருக்காங்க நூறு கிலோ அந்த எடையுள்ள கல்லு ஒரு டன் எடையுள்ள கல்லு வச்சாலும் அது சரிய மாட்டேங்குதுபாரு இன்னவரை அது அப்படியே நிக்குது அது பூகம்பம் பூகம்பம் வந்திருக்குது ஏழு பூகம்பம் தமிழ்நாட்டுல ஸ்டார்ட் ஆயிருக்கு காரணம் வந்து நான் படிச்சது என்னன்னா தஞ்சாவூர்ல வந்து ரொம்ப எல்லாரும் பெருசா பேசுறது தலையாட்டி பொம்மைதான்

அதோட மண்ணு வந்து நீங்க எப்படி போட்டாலும் சாயாது அது ஆடிக்கிட்டேதா இருக்குமாம்

ஆஹ் நானும் அப்படித்தான் கேள்விப்பட்டேன் சொல்லுங்க மா ஆனா இன்னைவரை அந்த தலையாட்டி பொம்மைலாம் இருக்குல்ல தஞ்சாவூர்ல

ஆஹ் கண்டிப்பா இப்போ

ஒரு ஆண் ஒரு பெண் அப்படீன்னு தானே அதை வடிவமைச்சு வச்சிருப்பாங்க

இல்ல அதை தானே நம்ம தமிழ்ல கொலு இதுலெல்லாம் நம்ம வந்து இந்த பொம்மையும்தான யூஸ் பண்றோம்

உம் எங்க வீட்ல ஒண்ணு இருந்துச்சு நான் பாத்திருக்கேன் நல்லா இருக்கும் நல்லா ஆடிக்கிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு மண்ல அதே போல தான் ராஜேந்திர சோழனும் இந்த கோயில கட்டினது அதாவது தான் அப்பா இவ்வளவு பெரிய கோயில் கட்டிருக்காரே அதேபோல நானும் ஒரு கோவில் கட்டணும் அப்படீன்னு நினைச்சப்போதான் ராஜேந்திர சோழன் வந்துட்டு வட இந்தியர்களை போர் தொடுத்தாரு

ஆஹ் அஹ் அவங்க எல்லாம் இல்ல இவர் வந்துட்டு சாளுக்கியர்கள்னு சொல்லிட்டு அந்த கங்கை சைடு கங்கை ஓரமா இருக்க போர் தொடுத்து அங்க இருந்து ஆஹ் அந்த மன்னர்களையே த தலையில அந்த கங்கை நீரை எடுத்துட்டு வந்துட்டு தமிழ்நாட்டுல ஊத்தினதாவும் அவ அதனாலதான் அந்த கங்கையை வென்றதுனால தான்

அதான் கங்கை அதனால தான் ராஜராஜ சோழனுக்கு இன்னொரு பேரு கங்கையை வென்ற சோழன் அப்படீன்னு சொல்லிட்டு

அதுதான் அந்த கோயில் கட்டி முடிச்சதுக் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த விமானத்தில ராஜராஜ சோழன் நின்னதாகவும் அந் சிங்களத்துப் பெண் வந்துட்டு தள்ளி விட்டதா அந்த மாதிரி தான் சொல்றாங்க

ஆமா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்ல ஒரு சில வல்லுனர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஆஹ் அது அவர் உடல் நோயால தான் அந்த காலகட்டம் வரைக்கும் வயது வரைக்குமே வாழ்ந்திருக்க மாதிரி ஒரு சில ஆஹ் சிலப்பதிகார நூல்கள் அந்த மாதிரிலாம் ஒரு சிலது கூறுது ஆனாலும் ஒரு சில பேர் இந்த மாதிரி நாங்க கல்வெட்டுல பார்த்தோம் இந்த மாதிரி தான் எழுதிருக்காங்க அப்படின்னும் ஒரு வாய் வழி செய்திகள் இருக்கு அது எந்த அளவுக்கு உண்மைன்னுலாம் சொல்லல

நூறு டன் எடையுள்ள கல்லை மேல வச்சாங்கன்னு இன்னவரை நிரூபிக்க முடியல ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா யானையை வச்சு கயிறு வச்சு இழுத்து அந்த நூறு டன் கல்ல வந்து மேல இழுத்தோம் அந்த மாதிரி இழுத்துருப்பாங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்க அதுமே சாத்தியம் கிடையாது ஒரு நூறுக்கு யானைனா அப்போ எத்தனை யானை இருக்கணும் அதுவே நூறு இருநூறு யானை இருக்கணும் ஒரு டன்ன மேல இழுக்கணும்னா அந்த உயரத்துக்கு எண்ணூறு அடிங்கறம்போது எவ்வளவு உயரம் அந்த இது ஆமா மொத்தம் அதோட அளவு வந்துட்டு

உயிரெழுத்து வந்து அது உள்ள இருக்க சிலையோட அடி அந்த மொத்த தமிழோட எழுத்துக்கள் தான் அந்த தூரங்கற மாதிரி சொன்னாங்க அதாவது கோய்லுடைய ஆரம்பத்தில இருந்து முடிவு வரையும் ஆமா அதுக்கப்புறம் ஆஹ் ஆனா தஞ்சை பெரிய கோவில விட அஹ் கங்கை கொண்ட சோழபுரம் சிறப்பு வாய்ந்தது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஆஹ் எதுக்கு சொல்றாங்கன்னா இப்போ நம்ம வெயில் காலத்துல இப்போ இப்போ கோடை காலம் தானே இப்போ அந்த கோயில்ல போ கோயில் உள்ள போனா ரொம்ப கூலிங்கா இருக்கும் ஆமா ஏன்னா அதை சுத்தி மரக மரகத கல் இருக்கு அப்படின்றாங்க ஆமா அது மரகத கல்லுல தான் அந்த லிங்கமும் இருக்கு கேள்விப்பட்டிருக்கேன் பார்த்ததில்லை மரகத கல்லுன்னா பச்சை கலர்ல இருக்குமே அந்த கல்லு தானே

நீங்க சொன்ன கோயில் தானே ஒரே ஒரு தூண் மட்டும் அந்தரத்துல மேல ஒட்டி இருக்கும் கீழ இருந்து ஒரு வேஷ்டி வச்சு இது பண்ணினாலும் வேஷ்டி உள்ள போயிட்டு வரும் இல்ல அது இந்த கோயிலுங்கற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன் இந்த கோயில் வந்துட்டு எப்படின்னா இது வந்துட்டு அது இருநூத்தி நாப்பத்தி ஏழுன்னா இது இருநூத்தி பதிமூணு அடிதான்

கீழ வந்து அதுக்கு ஒரு இடம் இரு இடைவெளி இருக்கு அந்த இடைவெளிக்குள்ள ஒரு வேஷ்டி தரைக்கும் அந்த தூணுக்கும் நடுவுல வந்து ஒரு இடைவெளியில ஒரு வேஷ்டி சேலைய விட்டு நீங்க உள்ள அனுப்பிச்சு எடுத்திடலாம்

ஒரு பக்கம் விட்டு மறுபக்கம் எடுக்கிறது அப்போ அவங்க எந்த அளவுக்கு எடுத்துருப்பாங்க பாருங்க அந்த காலத்தில அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க இப்போ உள்ள தொழில்நுட்பத்துக்கும் அப்போ உள்ள தொழில்நுட்பம் நிறைய வித்தியாசம் சிகப்பு, பச்சை, மஞ்சள் தான் மோஸ்ட்லி சாயத்துக்கு யூஸ் பண்றாங்க அதிகபட்சம் அந்த சாயமே இன்ன வரை அப்படியே இருக்கு பாருங்க

உம் ஆமா அதான் இன்னவரை குகை கல் கல்வெட்டுகள் ஆஹ் குகை படிவங்கள் இதுல எல்லாம் பார்த்தோம்னா சோழன் வரைஞ்ச சோழர்களோட ஓவியம் இதெல்லாம் கூட இன்னும் இருக்கு உம் தமிழ்நாட்டிலேயே நிறைய கோவில் இருக்குது ஆஹ் இப்போ எப்படி சொல்றதுன்னா

ஆமா அஹ் இப்போ வந்து என்ன வித்தியாசம்னா ஆஹ் சோழர்கள் வந்துட்டு ஒரு கல்லுல தான் செதுக்கியிருப்பாங்க அந்தக் கல்ல செதுக்குனா அடுத்த கல்ல நம்ம மாத்திக்கிட்டு அதை செஞ்சிருக்கலாம் ஆனா பாண்டியர்கள் ஒரு ம மலையவே கோயிலா செதுக்கிருக்காங்க அதாவது கொஞ்சம் அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது அந்த காலத்துல ஒட்ட வைக்கிறது அந்த இதெல்லாம் வந்து கிடையாது நம்ம ஒரு இடத்துல ஒரு உளி வந்து அதிகமா அடிச்சிட்டாலோ ஒண்ணு கல்லு உடைஞ்சு போயிடும் இல்ல அந்த இடத்துல இருக்க ஆஹ் நம்ம கொண்டுவர நினைச்ச அந்த உருவம் வந்து மாறிடும் எதுவுமே பண்ண முடியாது நாங்க இருக்க மதுரையிலுமே அஹ் எங்க இதுல இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தள்ளிப்போனா ஒரு கோயில் ஒண்ணு இருக்கும் அங்க தான் இந்த தனுஷ் படம் எல்லாம் வேற எடுத்தாங்க சுருளின்னு தனுஷ் படம்லாம் எடுத்தாங்க அந்தக் கோயில்லையுமே மேல போனீங்கன்னா கல்வெட்டுல்லாம் அப்படியே இருக்கும் நான் போய் பார்த்து இருக்கேன் குகைகுள்ளே இருக்கிற மாதிரியே இருக்கும் அங்க மட்டும் தண்ணி ஊர்ந்துக்கிட்டே இருக்கும் மலைக்கு மேல தமிழரோட பெருமை வந்துட்டு இங்க தமிழ்நாட்டுலன்னு இல்ல ஆந்திரா, கேரளா, ஆஹ் ஸ்ரீலங்கா, அதான் இலங்கை இலங்கை, கம்போடியா, வியட்நாம், மலேசியா, சீனா, சிங்கப்பூர், மாலத்தீவு, அந்தமான் தீவு

புரியல ஆமா அதாவது தெற் குமரிக்கண்டம் அப்போ இல்ல அதுல யாழின்னு ஒரு பெரிய மிருகம் அதை தமிழர்கள் ஆண்டுருப்பாங்க அந்த இதெல்லாம் வந்து இருக்கு ஏன்னா இப்போ நம்ம கோவில்ல பார்த்தாலுமே யாழி இல்லாத ஒரு உருவம் வந்து இருக்காது எந்த கோவில்லையுமே எல்லா கோவிவில்லேயும் யாழி வந்து ஒரு காவல் தெய்வமா இருக்கும்

கட சில கடல் சீற்றத்தின் காரணமாக அதேபோல தான் பூம்புகாரும், பூம்புகாரும் அந்த மாதிரி தான் இல்ல இல்ல அது வந்துட்டு வேற இது வந் அது வந்துட்டு ராமேஸ்வரம் பகுதியில சார்ந்தது அதே இது பூம்புகார் வந்துட்டு இங்க தஞ்சையை ஆஹ் அஹ் சோழர்களோட துறைமுகம்

ஆமா சுனாமி அந்த மாதிரி வந்துட்டு பாதி மூழ்கிடுச்சு இப்போ நீங்க எப்படின்னா இங்க சோழர்களே வந்து எவ்வளவு பெருமை பாதி கடலுக்கு போயே இவ்வளவு பெருமை இருக்குன்னா அப்போ கடல் இந்த இதுல போகாம இருந்தா எவ்வளவு பெருமைகள் இருந்திருக்கும்

இன்னமும் இன்னமும் சோழர்கள் பாரம்பரியத்தை பின்பற்றிட்டு தான் இருக்காங்க இப்போ கூட கங்கைகொண்ட சோழபுரம் ஆயிரம் ஆண்டு கட்டியதா சொல்லிட்டு ஒரு இது பண்றேன்னாங்க தஞ்சை பெரிய கோயில் ஆயிரத்து பதினாலு வருஷம் ஆயிட்டு நானுமே நானுமே கேள்விப்பட்டேன்னா

குமரிக்கண்டம் அப்படின்றது வந்து கிமு காலத்தில் தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கேள்விப்பட்டிருக்கேன் அதை பத்தி எங்களுக்கு சரியா தெரியல உங்களுக்கு தெரிஞ்சது மட்டும் சொல்லுங்க

அது எவ்வளவு பெரிய கண்டம் எனக்கு தெரியாது ஆனா பெரிய கண்டம் உலகத்திலேயே வந்து மிகப்பெரிய கண்டமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க உண்மைதான் வேற என்ன தெரியும் இதை பத்தி குமரிக்கண்டத்தை பத்தி நிறைய பேர் சொல்லி இருக்காங்க ஆனா எனக்கு தெரிஞ்சது வந்து இவ்வளவு தான் குமரிக்கண்டத்தில வந்து நிறைய பழங்குடி இன மக்கள் நிறைய வழிமுறைகள் மனிதர்கள் வாழ்ந்ததற்கான நிறைய வழிமுறைகள்லாம் அதுல இருக்குன்னு சொல்லி சொல்லி இருக்காங்க நிறைய ஆட்சி ஆட்சி காலத்தில்

அதாவது சேர, சோழ, பாண்டியர்கள், பல்லவர்கள் இந்த நாலு பேரும் தோன்றதுக்கு முன்பே ஆமா நான் நான் கேள்விப்பட்டது என்னன்னா பாண்டியர்களோட குலம் இதெல்லாம் வந்து அஹ் குமரிக்கண்டம் குமரிக்கண்டத்திலிருந்து அங்க அஹ் உயிர் பிழைச்சு தாங்கி வந்தவங்க தான் இங்க மதுரைய ஆண்டவங்க

அப்படி இல்ல அதாவது ஆஹ் அந்த கல் தோன்றா மண் தோன்றா காலத்திலேயே தமிழ் தோன்றியதுன்னு சொல்லுவாங்க இல்ல அப்போவே சங்கம் வளர்த்த தமிழ் வந்து மதுரையும் தானே உங்களுக்கு ஒண்ணு இருக்கு குமரிக்கண்டம் வந்து தோன்றுச்சு நி நிறைய புலவர்கள் இருந்ததால இல்ல மதுரை வந்துட்டு பல புலவர்கள் அதிகமா இருந்தாங்க புலவர்கள் அதிகமா இருந்ததால் தமிழுக்கு ஒரு இலக்கணமா மதுரை இருக்கு

அதாவது தொள்ளாயிரத்து ஒண்ணு ஆயிரத்தி ஹம் உம் தொள்ளாயிரத்தி முப் முப்பது அந்த காலத்திலயே ஆண்டாங்க அதுக்கப்பறம் வந்துட்டு சாளுக்கியர்கள வந்துட்டு சேரன் சேர மன்னனும் பாண்டிய மன்னனும் சேர்ந்து ஆஹ் போர் தொடுத்துதான் அதுக்கப்பறம் தமிழ்நாட்டை மீட்டாங்க அப்போலாம் வந்து சோழர்கள் வந்து சின்ன சிற்றரசும்பாங்கல்ல ஆமா சிற்றரசுன்னு சொல்லுவாங்கல்ல அப்போ வந்துட்டு பழுவறை பழையாறை பழையாறை கேள்விப்பட்டிருக்கீங்களா பழை சின்ன ஒரு இடத்தை தான் தலைநகரமாக வச்சு வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க அவங்க பழுவேட்டையர்கள் சேர்ந்து போர் தொடுத்து பல்லவர்களை தோற்கடிச்சாங்க திருப்புறபயம்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கும் அங்க வந்துட்டு பல்லவர்களை தோற்கடிச்சிட்டு அதுக்கப்புறம் தஞ்சாவூர் தலைநகரை கைப்பற்றினாங்க அதுக்கு அப்புறம் தான் முதலாம் விஜயலாய விஜயலாய சோழன் தான் பாண்டியர்கள் மீது போர் தொடுத்து பாண்டியர்களை வென்று மதுரையை கைப்பற்றினது அதுக்கப்புறம் பின்னாடி வர வர எல்லாரும் அப்போ வந்து சோழர்கள் ரொம்ப வளம் மிக்கதா ஆயிட்டாங்க அஹ் இருக்கிற எல்லா தமிழ்நாட்டையும் கைப்பற்றிட்டு இருந்தாங்க சிற்றரசு பேரரசா மாறுச்சு எனக்கு இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ராஜராஜ சோழன் வந்து கடல் கடந்து

அதுக்கப்புறம் இலங்கைய வந்து பாதி கைப்பற்றி வச்சிருந்தாரு அதுக்கப்புறம் தான் ராஜேந்திர சோழன் காலத்தில இலங்கையையே முழுசா கைப்பத்தி ராஜேந்திர சோழன் அதோட நிக்கவும் இல்ல அதுக்கப்புறம் அஹ் இலங்கை பக்கத்தில இருக்கிற தாய்லாந்து,

இந்த இ இதுல இருக்கிற எல்லா நாட்டையும் கைப்பற்றி வச்சிருந்தாரு ஒரு தெற்காசியா மொத்தம் மூணு லட்சத்தி அறுவது கிலோ மீட்டர் பரப்பளவை நீங்க பாத்திருக்கீங்களா இந்த சோழன் கட்டிய குகை ஆஹ் பேர் என்ன கடல் தண்ணி எல்லாம் சேர்த்து வைப்பாங்கல்ல ஆத்து இதெல்லாம் சேர்த்து வைக்கிறது கரை இல்ல இல்ல நான் வந்து அகழி கேள்விப்பட்டிருக்கேன் அகழி வந்துட்டு போர்க்காலத்தில அவங்களோட அரண்மனைக்கு ஒரு வாயிலாகவே வச்சிருப்பாங்க அது இல்லாம இருக்காது நான் கேக்குறது இந்த கல்லணை கட்டுன சோழன் தான் கல்லணை கட்டினாரு ஆஹ் அதெல்லாம் போய் நீங்க நேர்ல பார்த்தீங்களா

பத்து வருஷம் கூட நீடிக்க மாட்டுது அவர் அப்போ கட்டினது வந்து ஆயிரம் காலங்கள் ஆனாலும் இன்னும் ஒரு சிறு துரும்பு கூட விலகாம அப்படியே இருக்குங்கற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் ஒரு கடல்ல நின்னு அந்த கடல் மண் அஹ் தண்ணி வந்து கால தாண்டி உள்ள போகும் போது அவர் இருந்த அந்த வளத்துக்கு வந்து உடல் நிலைக்கு கீழே எவ்வளவு போய் இருக்காரோ அதிலிருந்து ஒரு இதா வந்து தான் அதிலிருந்து ஒரு யோசனை வந்து தான் கல்லணை கட்டி இருக்காரு இங்கே இவ்வளவு இவ்வளவு பெரிய கல்லு போட்டா இவ்வளவு தூரம் உள்ள போய் படிஞ்சிரும் அப்போ கல்லணை வந்து ரொம்ப இதா இருக்கும் வலிமையா இருக்கும்னு நினைச்சு தான் கட்டி இருக்காரு அப்பவே வந்து அவ்வளவு யோசிச்சி இருக்காரு

ஆஹ் நன்றி